sign போடுற security ஒரு note வச்சிருப்பாங்க அவங்க கிட்ட sign timing note பண்ணி sign போட்டு வந்தா மட்டும் போதும் ma'am வேற எதுவுமே எதுவும் கேக்கமாட்டாங்க உங்களுடைய room அதுக்குள்ளே key உங்க கிட்ட ஒண்ணு இருக்கும் எங்க கிட்ட ஒண்ணு இருக்கும் ma'am அது நீங்க எப்போ வந்தாலும் okay ma'am அது வந்து யாருமே எதுவுமே கேக்க மாட்டாங்க ten days நீங்க free யா போலாம் வரலாம் யாருமே எதுவுமே கேட்கமாட்டாங்க ma'am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

ஆஹ் ma'am வெளிய வந்து நாங்க camera வச்சிருப்போம். உங்களுக்கு வந்து எதாவது பொருள் காணாம போச்சு அப்படின்னு எதாவது நீங்க எங்க கிட்ட சொன்னாக் கூட நாங்க வந்து எங்களுடைய camera வை நாங்க காமிப்போம் okay ங்களா ma'am உங்களுக்கு ஏதாவது காணாம போச்சுன்னு தோணுச்சுன்னா எங்க கிட்ட camera இந்த மாதிரி facilities எங்க பாரம்பரியம் ஹோட்டல்ல இருக்கு ma'am. உங்களுக்கு காமிப்போம் room க்கு உள்ள வந்து camera வந்து வைக்க மாட்டோம். அது வந்து உங்களுக்குன்னு room வச்சிட்டாங்க வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து நீங்க வந்து இல்ல maximum secure ஆ பாத்துப்பாங்க okay ங்களா ma'am இப்போ வெளிய இருக்கிற camera எல்லாமே உங்களுக்கு ஏதாவது காணாம போச்சு அப்படின்னா எங்களுடைய camera

camera ல video வந்து காமிப்போம் okay ங்களா ma'am ஆஹ் இப்போ உள்ள உள்ள இப்போ உங்களுக்கு ஒரு room தந்துட்டோம் அதுக்கப்புறம் உங்க side ல இருந்து ஏதாவது ஒரு things யாராவது மாத்தி மாத்தி எடுத்திருப்பாங்க அது வந்து உங்களுடைய நீங்க தான் கவனமா பாத்துக்கணும்.

okay ங்களா ma'am கேக்குதா ma'am

இல்ல ma'am கொஞ்சம் விட்டுவிட்டு கேக்குது, அதான் okay ma'am இப்போ கேக்குதா உங்களுக்கு?

ஆஹ் சொல்லுங்க ma'am வேற எதாவது details உங்களுக்கு தேவைப்படுதா ma'am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 ஆஹ் okay ma'am food எல்லாம் எப்படி நீங்க arrange பண்ணுவீங்களா? அத பத்தி நான் கேக்கணும்ன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். some times வந்து நீங்க வெளியே சாப்பிடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நாங்க வந்து நீங்க சொன்னா மட்டும் தான் இப்போ morning வந்து morning மட்டும் எங்களுக்கு food போதும் அப்படின்னா நாங்க அதுக்கு மட்டும்தான் ma'am charge வந்து கேப்போம் okay ங்களா. மொத்தமாவே நாங்க வந்து first day ஏ food க்கு இவ்ளோ food food நாங்க உங்களுக்கு தாரோம் அப்படின்னு மொத்தமாலாம் amount கேக்க மாட்டோம். உங்களுக்கு தேவையான food உ எல்லாமே நீங்க சாப்ட்டுட்டு அதுக்கு அப்புறம் நீங்க bill pay பண்ணா கூட okay

உங்களோட facilities எல்லாம் arrange பண்ணி வைப்போம். வேற என்ன பண்ணுவாங்க some times வந்து உங்க கூடயே உள்ளவங்க எனக்கு வந்து இட்லி போதும் தோசை வேண்டாம் அப்படில்லாம் சொல்லுவாங்க. நீங்க சொல்ற menu வச்சி நாங்க சமைப்போம்.

okay ma'am இப்போ suppose நாங்க hotel ல maximum இருக்க மாட்டோம். அந்த time ல அப்போ food நாங்க வேண்டான்னு கீழ office ல சொல்லிட்டு போணுமா? ஆஹ் ஆமா ma'am ஆமா நீங்க உங்க கிட்ட menu card காமிப்போம். இப்போ afternoon குள்ள menu card உங்க கிட்ட வந்து தருவோம். அந்த time ல நீங்க சொல்லலாம். இன்னைக்கு afternoon வந்து நாங்க வெளிய சாப்பிட்டுருவோம் நீங்க எங்களுக்காக afternoon சமைக்க வேண்டாம்னு சொன்னா,

அதோட detail வந்து கொஞ்சம் முன்னாடியே சொன்னா cook க்கு எல்லாம் கொஞ்சம் easy ஆ இருக்கும்.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

இப்போ வந்து room எல்லாம் decoration ஒவ்வொரு room க்கும் ஒவ்வொரு மாதிரி decorate ஆ decorate பண்ணி வச்சிருக்கோம் ma'am இப்போ wood ல glass ல அப்டி எல்லாம் வச்சிருக்கோம். உங்களுக்கு normal ல உள்ள room வேணுமா? இல்லாட்டா நம்ம decoration பண்ண room எதாவது வேணுமா ma'am அதுக்கும் இதுக்கும் என்ன different இருக்குது? இல்ல rate ல rate ல கேக்குறீங்களா ma'am okay ma'am okay இப்போ சாதா room பாத்திங்கன்னா non AC னா seven fifty சொன்னேன் AC னா thousand சொன்னேன். but decorative room எல்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா plus five hundred add ஆகும் ma'am

அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் balcony ல இருக்கும். balcony ல இருந்து open ஆயி பாக்குறப்போ அவ்வளவு city யோட view ம் உங்களுக்கு தெரியும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கூட உங்களுக்கு தெரியும் so அந்த மாதிரி place உம் உங்களுக்கு arrange பண்ணி தருவோம். okay ma'am normal room னா normal room னா கீழ இருக்கும். normal room னா கீழ இருக்கும் ma'am எப்படின்னா அதோட view எல்லாம் வந்து normal room பாத்தீங்கன்னா ground floor ல இருக்கும். okay ங்களா ma'am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

உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு எதிர்பாக்குறீங்க ma'am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

okay ma'am okay. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க கண்டிப்பா arrange பண்ணி தந்துருவோம்.

ஆஹ் next week போல வரலாம்னு இருக்கோம் ma'am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

நீங்க online ல கூட எங்களுடைய பாரம்பரியம் ஹோட்டல்ல நீங்க book பண்ணலாம். problem இல்ல.

ஆஹ் okay ma'am okay registration fees மட்டும் one fifty okay ங்களா ma'am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

direct ஆ வந்து pay பண்ணா உங்களுக்கு அந்த amount கூட ஆகாது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

ஆஹ் வேற ஏதாவது உங்களுக்கு doubts இருக்குதா ma'am எங்களுடைய பாரம்பரியம் ஹோட்டலை பத்தி இல்ல ma'am okay ma'am okay வேற எதாவது details வேணும் அப்படின்னா நீங்க இந்த number க்கே contact பண்ணுங்க okay ங்களா ma'am

ஆஹ் okay ma'am okay வேற எதாவது உங்களுக்கு detail extra அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த number க்கு நீங்க call பண்ணுங்க இல்லாட்டா இல்லாட்டா இது வந்து என்னோட வாட்ஸ்ஆப் number தான் இதுக்கு நீங்க message பண்ணா கூட போதும் okay ங்களா ma'am அஹ் okay ma'am இப்போ நான் வந்து இப்ப register பண்ணாமையே ஆஹ் first நாள் வந்து நாங்க booking பண்ற மாதிரி இருக்குதா? ஆஹ் ma'am அது கூட இப்ப வந்து இன்னைக்கு வாரிங்க இன்னைக்கே உங்களுக்கு stay பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்பவே வாரீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இன்னைக்கு நாங்க room book பண்ணித்தருவோம் அது ஒண்ணும் இல்ல இப்ப வந்து நீங்க அடுத்த வாரம் நீங்க room book பண்ணப்போறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் நீங்க வாரீங்க அப்படின்னா இன்னைக்கே room book பண்ணாலும் நல்லது okay ma'am அதுக்கப்புறம் available ல தான் இருக்கும் அதானே? எப்போதுமே available தான் ma'am so வந்து நீங்க பண்ணலாம் ஒண்ணும் இல்ல எல்லாமே நாங்க எல்லாமே correct டா arrange பண்ணி தான் தந்திருப்போம்.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

next week monday போல வருவோம் ma'am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

அஹ் okay ma'am thank you ma'am thank you.

நான் வந்துட்டு நீங்க அஞ்சி room தான் கேட்டு இருந்தீங்க plus நான் ரெண்டு room வந்து extra add பண்ணிருக்கேன். நீங்க வந்து இருபத்தோரு பேர் வாரீங்க அப்படின்னு சொல்றீங்க எனக்கு தெரிஞ்ச five rooms காணாதுன்னு இருக்கிற சமயத்துல அந்த ரெண்டு room வந்து நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தர்றோம்

thank you ma'am thank you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

hello

ஆஹ் நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ரொம்ப நாளாச்சு உன்னைய பார்த்து பேசி உன் voice அ கேட்டு ஆமா நான் நல்லா இருக்கேன் உங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க. super ஆ இருக்காங்க. உன்னை பத்தி அடிக்கடி கேட்டுட்டுதான் இருக்காங்க அப்படியா இல்லை கொஞ்சம் busy அதனால தான் நான் வரலை ஐயையோ உனக்கு call பண்ணலை எதுவுமே பண்ணலை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

ஆமா அந்த number ஆ எந்த அண்ணன் குடுத்தேன் agriculture department ல உள்ளவங்கன்னு ஒரு number குடுத்தீங்கல்ல உங்க friend ஓட husband ஆமா, ஆமா நான் தான் குடுத்தேன்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 தனசேகர் அண்ணன் தான அது ஹம் மாமா அப்பாக்கு call பண்ணாங்க, ச்சீ நான் call பண்ணோம் அப்போ சொன்னாங்க நீங்க சொன்னதுதான் detail சொன்னதுதான் சொன்னாங்க. அப்புறம் சரி, அப்பா இன்னும் கொஞ்சம் details சொல்லி அப்புறம் இங்கங்க இடம் இருக்கு. எந்த இடத்துல வாங்கலாம் எப்படி இது பண்ணலாம் அப்படின்ற கொஞ்சம் idea கேட்டாரு அப்புறம் அந்த அண்ணாவும் சொன்னாங்க. சொல்லி கொஞ்சம் இப்போ ஒரு work நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம்

உம் ஆமா அவர் பேசுறது எங்க அப்பாக்குமே பிடிச்சிருந்துச்சு. அந்த idea இது எல்லாமே. அதனால வேற யார்கிட்டயும் வேற எந்த idea வும் கேட்கல. சரி உங்க இவரே correct ஆ தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லி எங்க அண்ணனையும் பேசி இது பண்ணி வாங்கிட்டாங்க இடம் இப்போ வாங்கிட்டாங்களா super super எங்க வாங்கி இருக்கீங்க கீரனுர் side வாங்கி இருக்காங்க கீரனுர் side ஆ super super பரவாயில்லை இப்ப நானும் அதைப் பத்திதான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் உன்கிட்ட சரி அ~ அதைப் பத்தி ஒரு விஷயம் இருக்கு agriculture பத்தி நீ சொல்லியிருந்தால சரி அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கும் ஒரு agriculture idea கிடைச்சது கொஞ்சம் அவர்ட்ட நான் உங்களுக்காக பேசினேன். அப்புறம் அவர் சொன்னாரு அது உண்மையாலுமே ரொம்ப best ஆனா idea யாவாம் கண்டிப்பா நான் சொல்றேன் அதை நீயும் என்னாலுமே பண்ணு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருந்தேன் போன வாரத்துல, நான் எங்க அண்ணன் ஊருக்கு போனேன்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 இது கீரனூர் தாண்டி அஹ் கொட்டுறான்பட்டியோ something ஏதோ ஒரு ஊர் பேரு எனக்கு அது சரியா வாயில வர மாட்டேங்குது

அந்த ஊருக்கு போனேன் அந்த ஊர்ல வந்து, அண்ணன் எங்க அண்ணன் ஒருத்தரு. அவர் பேரு வந்து ரமேஷ்ன்னு. அவர் வந்து அஹ் படிச்சிருக்காரு சரியா

அவங்க wife ம் நல்லா படிச்சவங்கதான் ரெண்டு பிள்ளைங்~ பசங்க இருக்காங்க அவங்களுக்கு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

பயங்கரமான stress எதுவுமே அவங்களால பண்ணவே முடியல. family க்கு time மும் குடுக்க முடியல. எதுவுமே பேசவே முடியல. ரொம்ப வந்து சுத்தமா family க்கே time கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்படி எல்லாம் இருந்தாங்க health மே முடியாம போயிருச்சு சென்னையில போய் வேலை பார்த்து எல்லாமே பண்ணி ஆமா இப்போ இயற்கையாவே இல்லாம பொழுதனைக்கும் உட்கார்ந்துகிட்டே இருக்கோம் system முன்னாடி வேலை பார்த்துகிட்டே இருக்கோம். நம்மளால என்ன பண்ண முடியும் வேற எதுவுமே பண்ண முடியாது இல்லை அதைத்தாண்டி ஆமா இப்படி படிச்சா அப்படித்தான் பண்ணணும். படிக்கிற வேலைக்கு எல்லாம் system முன்னாடிதான் வேலை கிடைக்குது இப்போ ஆமா அது வந்து தாத்தா என்ன சொன்னாரு இந்த மாதிரி ரொம்ப torture ஆயிடுச்சு அவருக்கு முடியலை எதுவுமே பண்ணவே முடியவே இல்லை சரி okay ஆஹ் அவங்கள்டையுமே இந்த மாதிரி land இருந்துச்சு உங்கள்ட்ட இருந்த மாதிரி

அப்படியா அந்த IT வேலையை விட்டுட்டா ஆமா IT வேலையை விட்டுட்டு அவரு விவசாயத்துல இறங்கிட்டாரு அவரு கிட்டத்தட்ட இப்போ இரண்டு, மூணு வருஷமா விவசாயம் மட்டுமே பாத்துட்டு இருக்காரு இப்போ, இப்போ இருக்கிற பசங்க எல்லாமே அப்படித்தான் இல்லை எனக்கு என்னோட relation பையனுமே அப்படித்தான் நல்ல BE படிச்சு சென்னைல செயின்ட் ஜோசப் college ல தான் படிச்சான் BE படிச்சு நல்லா ஒரு வேலையில இருக்கான் team leader ஆவே ஆனா அவன் இப்பவும் சொல்றான் ஓரளவுக்கு business செய்யற அளவுக்கு நான் காசு சம்பாதிச்சிட்டு எங்க ஊர்ல வந்து அவன் ஊர் வந்து லால்குடி side எங்க ஊர்ல வந்து நான் விவசாயம்தான் பார்ப்பேன். அப்படின்னு சொல்றான்

ஆமா, இல்ல எடுத்துகிட்டா லால்குடி side ஏ தெரியாத ஒரு ஆனந்திமேடுன்னு ஒரு சும்மா சின்ன கிராமம்தான்

நல்லா படிச்சு நல்லா work பண்றான் ஆனா அவன் வாயில இருந்து வர்றது எல்லாமே வந்து கடைசியா நான் வந்து விவசாயம்தான் பார்ப்பேன் போதுமான அளவு நான் இவனுங்ககிட்ட இருந்து சம்பாரிச்சுட்டேன்னா அந்த காசை வச்சு நான் வந்து விவசாயம்தான் பார்ப்பேன் எங்க அப்பாவோட இதை நான் வந்து

ஆமா அதுதான் அவ்வளவு விஷயம் எனக்கே அவ்வளவு ஆச்சரியமா போச்சு நான் கேட்டேன் எதுக்குண்ணே actually நான் அண்ணனை வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு பார்க்க போனேன் சரியா அந்த ஊருக்கு போயி ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு போனேன் நான் வந்து அவரு என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க வீடு எல்லாம் அவ்வளவு பெருசா இருக்கு சுத்தி மரம்தான் சுத்தி எல்லாவிதமான மரமும் வச்சிருக்காரு. பக்கத்துலயே வந்து சப்போட்டா மரம் நெல்லிக்காய் மரம், மருதாணி செடி, எல்லாமே இருக்கு அதே மாதிரி ஆஹ் நல்லா இருக்கு என்ன சொல்லிட்டு இருந்தேன் எங்கண்ணே வேலைக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவரு இல்லம்மா நான்தான் விவசாயம் பார்த்துட்டிருக்கேன் எல்லாம் அவர்ட்ட கூட சொன்னேன் அப்படின்னாரு ஆமா ஏதோ part time ஆ பாக்குறீங்கன்னு நினைச்சேன் இந்த மாதிரி எப்படி வந்து நீங்க பாக்கறீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன் இல்லை இல்லை நான் full time ஆவே இதைத்தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாரு. எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு full time ஆ இதைப் பார்த்து எப்படி நீங்க வந்து குடும்பத்தை வந்து நடத்தறீங்க agriculture ன்னு பேசுனதுக்குத்தானே, நல்லா இருக்கும். ஆனா அது life time ல real time ல எப்படி set ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டேன் அதுக்கு வந்து அவர் சொன்னாரு என்ன இப்படி சொல்லிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு என்னைய திட்டிட்டு முதல்ல வா நீ கூட அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு ஊர் ஊரா சுத்தி காட்டுனாரு பாத்துக்கோ ஓ நல்லா இருந்துச்சா நல்லா இருந்திருக்குமே super ஆ இருந்துச்சு அங்க கீரனூர்ல இருந்து, அந்த கோட்ராம்பட்டி சொன்னேன்ல அங்க இருந்து நம்ம திருச்சி வர்ற வர்ற வழி அந்த அவங்களோட அந்த ஊர்ல இருந்து, வர்ற வழி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 அவ்வளோ acre acre அ நிலத்தை வாங்கிப் போட்டிருக்காங்க எல்லாருமே full ஆ அவ்ளோளவு பெரிய compound அ கட்டி அவ்வளோ பெரிய இடம் வாங்கிப் போட்டு யாருமே வீடு கட்டலை அப்படி எல்லாம் இருக்கறது super ஆ இருக்கும்ல பார்க்கவே அவ்வளவு பெரிய ஒரு இடம் காமிச்சாரு ஒருத்தரு அத வச்சு தான் அவரு எப்படியும் ஒரு ஒரு மூணு acre நிலமாவது இருக்கும்

ஏன்னா அது வீடு கட்டுறதுக்கு அந்த வீட்டை சுத்தி full ஆவே தோட்டம் வயல்வெளி எல்லாமே போடப்போறதா வந்து அவங்க ஒரு full plan ல இருக்காங்க ஆமா இப்ப இருக்கறவங்க எல்லாம் அப்படித்தானே வீடு கட்டுறாங்க. கட்டுறப்பவே ஒரு பெரிய plan ஓட அதுல வந்து நம்ம வீட்டுக்குத் தேவையான காய்கறிகளும் போட்டுக்கற மாதிரி இருக்கும் சுத்தி வீடும் வீடும் கட்டிக்கிற மாதிரி இருக்கும் அவங்க வந்து இத்தனை acre வச்சிருக்காங்க இல்லையா இத்தனை acre ல சின்ன சதுர அடிதானே போகுது. அதுல வீடு கட்டீட்டு, மிச்சம் இருக்கிற இடத்துல வந்து, பாதி, பாதியா என்ன பண்ணலாம் இங்க என்ன விளைச்சல் போடலாம், அங்க விளைசல் போடலாம் அப்படின்னு அவ்ளோ பெரிய plan ல இருக்காங்க அந்த ஊர்லயே அவர் வந்து அவ்வளோ பெரிய acre ஐயுமே அவர் நினைச்சிருந்தா நல்லா land அ இது பண்ணி flat flat ஆ போட்டு வித்துருந்துருக்கலாம் super ஆ ஆனா இல்லை நம்ம வந்து விவசாயத்துல வந்து ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆஹ் அந்த வீடு கட்டுறதுக்கு மட்டும் இடத்தை விட்டுட்டு correct ஆ வீடு கட்டற structure அ சுத்தி நிலம் போடுற மாதிரி plan பண்ணியிருக்காரு செம்மையா super ஆ இருந்துச்சு பாத்துக்கோ இப்போ இருக்கறவங்க எல்லாம் ஆனா நல்லா correct ஆ இறங்கிடுறாங்க. விவசாயத்திலேயே ஆமா அண்ணன் வந்து

விக்கிறது. முன்னாடிதான் மரத்த அழிக்கிறது flat போட்டு விக்கிறது அந்த இடத்தை அந்த வயல் இதெல்லாம் இது பண்ணி இப்ப அப்படியெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு இடையில அப்படி நிறைய இதா இருந்துச்சு இப்ப குறைஞ்சு எல்லாம் அவங்கவங்க விவசாயம்ன்ட்டு இறங்கிட்டாங்க hello கேக்குதா ஆஹ் ஆஹ் கேக்குது கேக்குது sorry சொல்லு அந்த இங்க ஒரு சின்ன இது ஒரு நிமிஷம்

hello hello கேக்குதா hello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

இல்ல இல்ல பக்கத்து வீட்டு பொண்ணுங்க வந்துச்சு okay சரி அதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு பாத்துக்கோ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 ஆனா அதெல்லாம் பாத்தா நம்மளுக்கே பண்ணணும்னு ஆசையா இருக்கும்ல blue print design இருக்குல்ல அது வச்சிருந்தாரு என்ன எப்படில்லாம் பண்ணலாம் சொன்னாரு இந்த மாதிரி பாரும்மா வீடு வீட்டை சுத்தி full ஆ தோட்டம், அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இப்ப வந்து, அவர் என்ன idea ல இருக்காரு அப்படின்னா அவரோட சுத்தி இருக்கற நிலத்தை வந்து விவசாயத்துக்குதான் வந்து விடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவர் வந்து acre acre ஆ இருக்குல்ல அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பாகப் பிரிவினை செஞ்சு அதை வந்து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 குத்தகைக்கு விடுறாரு எதுக்காக அப்படினா விவசாயம் செய்றவங்களுக்காக குத்தகைக்கு விடுறாரு. இப்ப வந்து இப்ப நம்ம ஒரு ஆஹ் ரெண்டாயிரம், நாலாயிரம் square feet வாங்குறோம்னு வையேன் அதுக்கு வந்து ஆஹ் அது வந்து எவ்வளவு வரும் அந்த இடத்துல ஒரு பதினைந்து லட்சம் அப்படின்னாங்க ஆஹ் பதினஞ்சு லட்சம் அந்த இடத்தோட மதிப்பு அப்படி இல்லாம